இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னா வரலாற்று புகழ்மிக்க கடவுள்கள் பத்திதான் நான் வந்து உங்க கிட்ட பகிர்ந்துக்க போறேன் அந்த வரலாற்று புகழ்மிக்க ஒரு கடவுளான கிருஷ்ணரை பத்திதான் இப்ப நான் உங்க கிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஆஹ் அதாவது கிருட்ணன் கிருட்டிணன் கிருஷ்ணன் இது வந்து இந்து சமய ஒரு கடவுள் ஆவார் இவர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுபவர் அதோட இவர் வந்து விஷ்ணுவோட எட்டாவது அவதம அவதாரமாக கருதப்படுகிறார் மகாபாரதத்திலும் பகவத் புரானிலும் புராணத்திலும் இவரைப் பற்றி கூறப்பட்டுள்ளது இந்து சமய பக்தி நெரியில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்கள் இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர் வந்து கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கின்றனர் இது தவிர கேசவன் கோவிந்தன் கோபாலன் என்ற பல பெயர்களால் வழங்கப்படுபவர் கிருஷ்ணன் வருடந்தோறும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணரின் கதைகள் இந்து மதத்தில் பரவலாக காணப்படுகின்றது அவை அவரை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறது ஒரு தெய்வ குழந்தையாக குறும்புக்காரனாக முன்மாதிரி காதலனாக என பல வகைகளிலும் குறிப்பிடுகின்றது இவரைப் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம் ஹரி வம்சம் பாகவத புராணம் மற்றும் விஷ்ணுவின் புராணதம் போன்ற நூல்களில் உள்ளன கிருஷ்ண வழிபாடு பாலகிருஷ்ணன் அல்லது கோபாலன் என்ற பெயரில் நாலாவது நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இருந்ததை அறிய முடிகிறது சிலப்பதிகாரத்தில் கண்ணன் அதாவது திருமால் இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் கூறப்பட்டவர் எனினும் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வீல் பக்தி இயக்கத்தின் மூலம் கிருஷ்ணரின் வழிபாடு உச்சத்தை அடைந்தது ஒரிசாவில் ஜெகன் நந்தா

இமயத்தில் பத்ரிநாதர் என கிருஷ்ணனை பல பெயர்களால் வடிவங்களில் வழிபடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்பட்ட இசுக்கான் அமைப்பு ஆஹ் கிருஷ்ண வழிபாட்டை மேற்கிந்திய நாடுகளுக்கும் கொண்டு சென்றது ஆறு முதல் ஒன்பது நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்களால் திருமான் கண்ணன் என வழிபட வழிபட்டு வந்தனர் கிருஷ்ணன் என்ற தமிழ் சொல்லிலிருந்து கரிய நேயம் பொருந்தியவன் என்பது பொருள் கருமை அதாவது இருள் தனன் களத்தினன் க்ரிஷ்ணன் கிருஷ்ணன் என்று பொருளாகிறது கிருஷ்ணனின் பல்வேறு பெயர்கள் அடைமொழிகள் கொண்டுள்ளன அவர் அவற்றுள் பெண் பெண்களை வசீகவசீகரிப்பவர் என குரல்படும் மோகன் பசுக்களை கண்டுபிடிப்பவன் என பொருள்படும் கோவிந்தன் பசுக்களை பாதுகாப்பவன் என பொருள்படும் கோபாலன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் மேலும்

கண்னை கண்ணனையே தன் கணவனாக எண்ணம் கொண்டவர் ஆண்டாள் திருவரங்கத்தில் கண்ணனுடன் வானுலகம் சென்றவர் ஆண்டாள் தன்னை ஆயர்குலப் பெண்ணாகவே திருப்பாவையில் உருவகித்துக் கொள்கிறார் ஆழ்வார்கள் கண்ணனை மணிவண்ணன் மணிவண்ணன் என்றும் அழைக்கிறார்கள் இதுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட கதையை நான் அடுத்த பதிவுல சொல்றேன் கிரண்யா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க ஆஹ் இப்ப வந்து நான் சொல்றேன் நான் வந்து ஹனுமனோட இது சொல்றேன் ஹனுமன் ஆஹ் ஹனுமார் பத்தி சொல்லணும்னா ஹனுமன் என்பவர் இந்து நெறியில் அடிப்படையில் இறைவன் ராமணனின் பக்தனும் இந்துக்களின் கடவுளும் ஆவார் ராமாயணத்தில் ராமனின் மிக முக்கியமானதொரு பாத்திரமாக வானர படையில் இடம் பெறுகிறார் அனுமனுக்கு மாருதி ஆஞ்சநேயன் போன்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன அனுமனின் தாய் அஞ்சனா தேவி தந்தையின் நாமம் கேசரி இவர் வந்து வானர தலைவர் இவர்களின் குலதெய்வம் வாயு பஞ்சபூதங்களில் ஒருவராவார் இவரே ஹனுமனுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழி நடத்தியதால் ஹனுமன் வாயுபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறார் இராமாயணம் தவிர மகாபாரதம் மற்றும் புராணங்களில் ஹனுமனை பற்றிய குறிப்புகள் உண்டு ஹனுமன் ராமன் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் ராமனின் தொண்டனாக விளங்கியவர் ஹனுமன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மசரியத்தை கடைபிடித்தவர் பிற்காலத்தில் வட இந்தியாவில் ஹனுமனை சிவனின் அவதாரமாகவும் கருதுபவர்கள் உண்டு வைணவ கோயில்களில் ஹனுமாருக்கு தனி சன்னதி உண்டு ஹனுமானை வைணவர்கள் திருமாலின் சிறிய திருவடி என்று போற்றுகின்றனர் இவரது பெயர் காரணம் சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கு

மானம் என்பதற்கு தற்பெருமை என்பதால் ஹனுமான் என்பதற்கு தற்பெருமையை கொன்றவன் என ஒரு பெயர் காரணம் உண்டு ஆண்மந்தி ஆண் குரங்கு என்பதுதான் அனுமன் என்றும் அதிலிருந்துதான் ஹனுமன் என சமஸ்கிருதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அஞ்சனின் மகன் என்பதால் அனுமன் என்றும் அழைப்பர் இவரது பிறப்பு இந்து புராணங்களின் படி அணுமான் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாகப் பிறந்தார் அனுமன் வாயு காற்று தேவர் என்ற ஆஹ் இந்து தெய்வத்தின் மகன் என்று தொடர்புடைய புராணக்கதை கூறுகின்றனர் போ உ பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஏகநாத பர்வத ராமாயணம் என்ற கதையில் அஞ்சனை பகவான் சிவனை நினைத்து வழிபட்டார் எனவும் அதே சமயம் அயோத்தியின் அரசன் தசர தசரதனும் குழந்தை வரம் வேண்டிய ஆஹ் புத்தர காம வேலியை செய்தார் எனவும் யாகத்தின் விளைவாக அவருக்கு புனிதமான பாயாசம் கிடைத்தது எனவும் அவர் அதை அவருடைய மூன்று மனைவியர்க்கு பிரித்து வழங்கியதாகவும் தெய்வீக கட்டளையின் மூலம் ஆஹ் அதன் விளைவாக தசரதனும் ராமர் லட்சுமணன் வளவன் மற்றும் சத்ருகான் ஆகியனர் பிறந்தனர் என்றும் கூறுகிறது தெய்வீக கட்டளை மூலம் பருந்து ஒன்று அந்த பாயாசத்தின் ஒரு பகுதியை பருகி சென்று அஞ்சனா வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த காடுகளின் மீது பறக்கும் போது அதை தவறிவிட்டது எனவும் இந்து கடவுள் வாயு பகவான் விழுந்த தெய்வீக புஸ்தகத்தை அஞ்சனாவின் கைகளில் வழங்கினார் அவர் அதை உட்கொண்டதன் விளைவாக அனுமன் அவருக்கு பிறந்தான் எனவும் கூறுகிறது இராமாயணம் அனுமனின் பிறப்பிடம் கிஷ்கிந்தை என கூறுகிறது கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் ஹமுதி அருகே உள்ள அஞ்சனா ஸ்ரீ மலை எனும் கிஷ்கிந்தை என்று பலராலும் கூறப்படுகிறது இவரது சிறுவயது வால்மீகியின் ராமாயணத்தின் படி தனது குழந்தைப் பருவத்தில் ஒரு நாள் காலையில் அனுமனுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது வானில் சிவப்பு நிறத்தில் ஞாயிறு அதாவது வின்மீன் உயர்ந்து வருவதைக் கண்டார் அது ஒரு பழுத்த பழம் என்று அதைத் தவறாக எண்ணி அதை சாப்பிட வானில் தாவினார் இந்துப் புராணங்களில் சொல்லப்படும் தேவர்கள் தலைவனான இந்திரன் அனுமனை தடுத்து தனது வஜ்ராயுதத்தால் அவரது முகத்தில் தாக்கினார் அது அனுமனை அவரது தாடையில் தாக்கியது உடைந்த தாடையுடன் அவர் இறந்து பூமியில் விழுந்து விடுகிறார் இதனால் அவரது தந்தை வாயு வருத்தம் ஆஹ் அடைந்து காற்றை நிறுத்தி விடுகிறார் காற்று பற்றாக்குறை காரணமாக அனைத்து உயிரினங்களுக்கும் பெரும் துன்பத்தை உருவாக்கியது அனைவரும் இந்த பிரச்சனையை சிவனிடம் கொண்டு செல்கின்றனர் அவர் தலையிட்டு அனுமனை உயிர்ப்பிக்க வாயு மீண்டும் ஆஹ் வாயு மீண்டும் அனைத்து அனைத்து உயிர்களுக்கும் காற்றினை அளித்தார் ஆஹ் இதுவரையிலும் நான் சொல்றேன் இதுக்கப்புறம் ஹரினி நீங்க சொல்லுங்க ஆஹ் சரி கிரண்யா நான் சிவனை பத்தி சொல்றேன் ஆஹ் சிவன் இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் ஒருவர் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளா பரம்பொருளாக பரமசிவன் என அழைக்கப்படுகிறார் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும் பின்னர் இவ்விருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும்

சதாசிவன் என ஆஹ் எனப்படுகிறார் சிவனின் இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மரும் உருவாகினார்கள் என்றும் திருமாலின் அவதாரங்களில் ஒருவரான வேத வியாசர் என்று கூறுகிறார் பிரம்மன் தன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்ம பிரம்மரின் மகரான மும்மூர்த்திகள் அளிக்கும் கடவுளான ஒரு திறன் உதித்தார் என்று வாயு புராணம் கூறுகிறது

முதுமுதல்வர் அந்தணர் காரியுண்டி கடவுள் காளமார் கடவுள் என அநேக சிவபெயர்கள் சங்க நூல்களில் உள்ளன எக்கணமும் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அஷ்டமா சித்திகளில் வல்லவர் என்பதன் சித்தன் என் என்றும் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்பட்டதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறார் நொண்மங்கள் ஆதிசக்தி

தக்கனின் அனுமதியின்றி சதி சிவனை மணந்ததால் வெகுண்டத்தக்கான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் யாகம் செய்கின்றார் அங்கு அழைப்பின்றி வந்த சதிதேவியிடம் தக்கன் ஈசனை இழித்து பேசுவதால் சதி வேள்வி தீயில் விழுந்து மறைய அகங்காரமுற்ற ஈசனின் திருமுடியிலிருந்து வீரபத்திரர் தோன்றி யாகத்தை அழிக்கிறார் சதியின் உடல் யாக குண்டத்தில் கிடந்ததாகவும் அதை ஆற்றாமையுடன் ஈசன் தூக்கி சென்ற போதும்

சக்தி மீண்டும் பார்வதியாக அவதரிக்கிறாள் கடும் தவத்திலிருந்து ஈசனை கணவனாக அடையும் உமையவள் பின் பல அசுரர்களை அழித்து தேவர் துயர் தீர்த்தும் பிள்ளையார் முருகன் ஆகியோரை படைத்தும் ஈசன் தேவியாக வீற்றிருக்கிறார் ஆஹ் சிவனோட முக்கியமான க கதாபாத்திரத்துல கங்கையும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள பத்தி சொல்றேன்

பூமியின் நதியாக பாய்ந்து மட்டுமே இயலும் என்பதை அறிந்த பகிரதன் கங்கையை நோக்கி தவம் இருந்தார் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுது எழும் பிரவாகத்தினை கட்டுப்படுத்த சிவபெருமான் மட்டுமே இயலும் என்று கங்கை கூறியதால் பகீரதன் சிவபெருமானை நோக்கி த தவமாற்றியதால் கங்கையை சடாமுடியில் தாங்கி பூமி தாங்கும் அளவில் மட்டும் வெளிவிட்டதனால் சிவபெருமான் கங்காதரன் என்ற பெயர் பெற்றார் சிவபெருமானது ஐந்து குமாரர்கள் பைரவர் கணபதி முருகன் வீரபுத்திரர் அய்யனார் ஆவார் பாற்கடலை கடைந் கடைந்த போது திருமால் மோகினியின் அவாத ஆஹ் அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் ஆஹ் பெற்ற பெற்றவரே அய்யனார் இன்று ஐயப்பன் என்று அறியப்படுகிறார் பிள்ளையார் முருகன் கைலையில் பார்வதியின் தேவி மானசீகமாக ஒரு குழந்தையை தோற்றுவித்ததாகவும் சிவபெருமானை அறியாத அக்குழந்தை

சூரன் என்ற அரக்கர்களை அழித்த சிவ சிவபெருமான் தனது ஆறு முகங்களில் உள்ள நெற்றிக்கண்களில் இருந்தும் நெருப்புப் பொறியை உருவாக்கியதாகவும் அந்த ஆறு நெருப்புப் பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை எண்ணும் ஆற்றில் விட்டதாகவும் அந்த நெருப்புப் பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறி அவற்றைக் கார்த்திக பெண்டிர் வளர்த்து வந்ததாகவும் இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன ஆறு குழந்தைகளும் அன்னையராகிய பார்வதி அரவணைத்த பொழுது ஆறு முகங்களை கொண்ட முருகனாக அக்குழந்தை மாறியது ஆஹ் மற்ற தருகாவனத்து முனிவர்களின் ஆவணத்தினை அழிக்க சிவபெருமான் சிதம்பரம் மூர்த்தியாக சென் சென்றார் அவருடைய அழகில் முனிவர்களான மனைவிகள் மயங்க கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய யாக வலிமையால் புலியை உருவாக்கி அனுப்பினார் சிவபெருமான் அதன் தோலை உருத்தி உடுத்தி

அவர் தாறுகாவனத்திற்கு இருடிகளை தோற்கடித்ததாகவும் அக்கதை சொல்கிறது தட்சனின் சாபத்திலிருந்து சந்திரனை காக்க அவனை தலையில் சூடிக்கொண்டதும் காசிவர்கத்ரு தம்பதிகளின் குழந்தைகளான பாம்புகள் மட்ராந்தன் மகனான கருடனிடம் இருந்து தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானை சரணடைந்த போது அவற்றை அவர் ஆபரணங்களாக தரித்துக் கொண்டதும் பாற்கடலை பாற்கடலையும் பொழுது வாசுகிப் பாம்பு கக்கி ஆலகாலத்தினை உண்டு அதன் மூலம் நீலகண்டரானதும் அவர் பெரும் கருணைக்கு சான்றுகளாகும் ஆஹ் வர்சினி எனக்கு தெரிஞ்சதை ஒரு அளவுக்கு சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க நான் அவங்க பிறந்ததைப் பத்தி உங்க கிட்ட இப்ப சொல்றேன் வ்ரிச்சினி குலத்தின் சூரசேரனின் மகன் வவசுதேவர் தேவகி அவங்களுக்கு எட்டாவது குழந்தையாக மதுராவின் சிறையில் வந்து கிருஷ்ணர் பிறந்தாரு கொடுமைக்கார அரசனான கிருஷ்ணரோட ஆஹ் தாய்மாமன் வந்து ஆஹ் கம்சனிடம் இருந்து கிருஷ்ணரை காக்க கிருஷ்ணர் பிறந்த நாளன்றே இவரை வந்து வசுதேவர் வந்து யமுனை ஆற்றுக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் குடியிருந்த யாதவ குலத்தினரான நந்தகோபார் யசோதை இணையரிடம் வந்து ஒப்படைத்தார் கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்தகோபர் யசோதா ஆயவர்தான் அவர்களால் வந்து வளர்க்கப்பட்டவர்தான் கிருஷ்ணர் பின்னர் கோகுலம் வாழ் யாதவர்கள் பிருந்தாவனத்திற்கு இடம் பெயர்ந்தனர் குழல் ஊதி மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி வெண்ணை திருடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்தின் செல்லப் பிள்ளையானார் மேலும் இவரை தாக்க கம்சனால் ஏவப்பட்டு வந்த கொடிய அசுரர்களையும் வசம் வதம் செய்தார் மேலும் இந்திரன் கோகுலத்தை அழிக்கப் பெரும் மழையை உண்டாக்கிய போது கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அவர்களை காப்பாற்றியவரும் இவரே எனவே மேலும் யமுனை நதி கரையில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் அக்ரூரன் வேண்டுகோளின்படி பலராமன் மற்றும் கிருஷ்ணரின் மதுரா சென்று தன் மாமன் கம்சனை அழித்து மதுராபுரியை தனது தாய்வழி தாத்தா உக்கிரசேனரிடம் ஒப்படைத்து விட்டு கோகுலம்மாள் எதுகுல மக்களுடன் தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை அருகே துவாரகை எண்ணும் புதிய நகரை உருவாக்கி வாழ்ந்தனர் சங்ககால புலவர் கபிலர் துவா துவரை துவாரகை பற்றி கூறுகிறார் புராண நூல்கள் மற்றும் ஜோதிட கணிப்புகள் அடிப்படையில் கிருஷ்ணரின் பிறந்த தேதி மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் ஆகும் மற்றும் அவரின் மனைவி மூவாயிரத்தி நூத்தி இரண்டாகவும் இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது இளம் வயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தார் இவர்களுள் ஒருவரான ராதையிடம் காதல் புரிந்தார் வாலிப வயதை அடைந்தவுடன் பலராமனுடன் மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்கிரசேனரிடம் ராஜ்ஜியத்தை ஒப்படைத்து தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன் குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார் பின்னர் துவாரகை எண்ணும் புதுநகரை மீது மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார் அவரது குடும்பம் என்று நாம் பார்க்கும் போது கிருஷ்ணனின் மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளை கொண்டிருந்தார் அவற்றுள் என்மனையாட்டி என அழைக்கப்பட்ட எட்டு மனைவிகளே முதன்மையாள முதன்மையானவர்கள் அவர்களின் பெயர்கள் என்னவென்றால் ருக்மணி சத்யபாமா சாம்பவதி நக்னசக்தி காலந்தி மித்திரவிந்தை லக்குமனை பத்திரயரை ஆவார் மற்றும் பிற பதினாறாயிரம் பேர் அவரது சுதேசி மனைவிகள் அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக நரகாசுரனின் மாளிகையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்ற பிறகு அப்பெண்களை அவர்களின் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால்

எனினும் அவர் தனது எட்டு மனைவிகளைத் தவிர மற்றவர்களுடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை என்று வரலாறு கூறுகிறது ருக்மணிக்கு ஐந்து சகோதரர்கள் அவர்களின் பெயர்கள் ருக்ணி ருக்பாசு ருக்ணகேசன் ருக்மாலி என்பன ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தை பிரத்தியுமனன் இவருக்கு மகளான ருக்மபதிக்கும் திருமணமானது பிரத்திமனன் ருக்மதிக்கு பிறந்தவர்

ஆஹ் சாம்பன் கர்ப்பிணி பெண் வேடமணிந்து முனிவர்கள் முன் சென்ற தனக்கு ஆஹ் எ தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என வேடிக்கையாக கேட்டதற்கு உனக்கு உலக்கை பிறக்கும் என சாபம் விட்டு கூறினர் அண்ணன் உவமன்ய முனிவரிடம் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டினான் அதற்கு உவமன்ய சிவபக்தியில் மூழ்கி நின்று சிவபெருமானின் அருளை பெறுமாறு அறிவுரை வழங்கினார் கண்ணனும் கடும் தவத்தினை மேற்கொண்டு சிவபெருமானை மகிழ்வித்தார் கண்ணனின் பசு பாசுபத விரதத்தில் மகிழ்வுற்ற சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சி தந்தார் கண்ணன் சிவபெருமானிடம் அவர் அம்சமான ஒரு குழந்தை தனக்கு வேண்டும் என விண்ணப்பித்தார் சிவபெருமானும் கண்ணனுக்கு கேட்ட வரத்தினை அளித்தார் கண்ணன் மற்றும் சாம்பவதி தம்பதி தம்பதிகளுக்கு சிவபெருமானின் அம்சத்துடன் ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தை சாம்பன் என்று அறியப்பட்டது சங்க கால புலவர் கபிலர் தன் வேண்டுகோளை ஏற்காததால் உன்

இருங்கோபதயனை தன் பாடலில் கூறுகிறார் சிந்துவெளி பகுதியிலேயே துவாரகை அமைந்துள்ளதுனாலும் கண்ணன் ஒரு திராவிடன் தமிழன் என்ற கபிலரின் பாடல் மூலம் பாகவத புராணத்தின் மூலமும் தெரிய வருகிறது அவ்விரு பாடல்கள் ஆஹ் நமது தமிழ் புத்தகங்களிலும் இடம் பெற்றுள்ளன மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் பங்கு என்று நாம் பார்க்கும் பொழுது பாண்டவர்களின் தாயான குந்தி கிருஷ்ணரின் சொந்த அத்தை ஆவார் அர்ஜுனனின் சிறந்த நண்பன் கிருஷ்ணன் திரௌபதி கிருஷ்ணரின் பக்தை ஆவாள் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர்களை கொண்டு செறசந் செறசந்தனை கொன்றவர் இந்திரபிரதேசத்தில் தருமன் நடத்திய ராசசுயகேதி மண்டபத்தில் தன்னை அவமதித்த சிசுபாரனை தனது சக்கர யுகத்தால் வென்றவர் துரியோதனன் சூதாட்டம் மண்டபத்தில் தருமன் சூதாட்டதில் தன் தம்பியர்களையும் தன்னையும் மற்றும் திரௌபதியையும் இழந்து நிற்கையில் திரௌபதியின் துயிலை துச்சாதனன் நீக்கும் போது கிருஷ்ணனின் சரணாகதி அடைந்த திரௌபதியின் மானத்தை காத்தவர் கிருஷ்ணன் பதிமூணு ஆண்டுகால வனவாசம் முடித்த பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தில் இருந்த இந்திரபிரததேசிதம் நாட்டை மீண்டும் பாண்டவர்களுக்கே திருப்பி தரவேண்டி கௌரவர்களிடம் கிருஷ்ணன் தூதுவனாக அஸ்தினாபுரம் சென்றவர் இவரே குருசேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதியாக அமைந்தவன் நாகத்துலகனயில இருந்து அர்ஜுனனை காத்தவர் இறுதி போரில் சைகை காட்டி துரியோதனை கொல்வதற்கு பீமனுக்கு துணை நின்றவர் அசுவத்தாமன் ப்ரஹ்மாஸ்திரத்தினால் கொல்லப்பட்ட வர்ஷினி

இருங்க கிரண்யா கொஞ்சம் படிக்கட்டும் சரிங்க

இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதனால் அனுமானின் உடலும் அதைப் போலவே மிகவும் வலிமையாக இருக்கும் என சிவன் வரமளித்தார் மீண்டும் அவருக்கு வஜ்ராயுதத்தால் தீங்கு ஏற்படாது என இந்திரன் வரம் அளித்தார் இந்திரனுடன் சேர்ந்து மற்ற தேவர்களான அக்னி தேவனும் அனுமனுக்கு நெருப்பினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வருணன் நீரினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் வாயுக்காற்றினால் எவ்வித தீங்கும் ஏற்படாது எனவும் வரமளித்தனர் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவர் அனுமன் தன்னால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லலாம் எனவும் அவரை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் வரமளித்தார் விஷ்ணு பகவானோ கதா எண்ணும் ஆயுதத்தை வழங்கினார் எனவே இந்த வரங்களினால் அனுமன் ஒரு சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான சக்திகளையும் பலத்தையும் கொண்டவராகவும் மாறுகிறார் ஆஹ் இந்த நிகழ்வுக்குப் பிறகு சிறிது காலம் கழித்து கும்பு ஆஹ் குறும்புக்காரர் ஆஹ் சிறுவனான அனுமன் தனது சக்திகளை அப்பாவி மக்களின் மீது சிறு சிறு சேட்டைகளாக பயன்படுத்த தொடங்குகிறார் ஒரு நாள் அவர் ஒரு தியானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் முனிவரிடம் இவ்வாறு சேட்டைகளில் ஈடுபடும்போது அந்த முனிவர் கோபமுற்று அனுமனது வரங்கள் அனைத்தும் மறக்க சபிக்கிறார் ராமாயணத்தில் அனுமன் சுந்தரகாண்டம் எனப்படும் ராமாயணப் பகுதியில் அனுமனின் பின்வரும் வீர தீர செயல்கள் பேசப்படுகின்றன அனுமன் ராமனை பிரிந்து தவிக்கும் சீதையைக் காண வான் மார்க்கமாக கடல் கடந்து இலங்கைக்கு சென்றதாக ராமாயணம் கூறுகிறது சீதையை அசோக வனத்தில் சந்தித்து ராமன் சீதையைத் தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் ராமனின் அடையாளமாக அவரது கணையாளியையும் அனுமன் தருகிறார் பின்னர் சீதையை சிறைபிடித்து வைத்திருக்கும் இலங்கை வேந்தன் ராவணனை அவனது அரசவையை சந்தித்து சீதையை விடுவிக்குமாறும் இல்லாவிட்டால் ராமன் போர் தொடுக்க வேண்டி இருக்கும் என்பதனையும் தூதுவனாக தெரிவிக்கிறார் தூதுவனை மதியாத ராவணன் அனுமனின் வாலில் தீ வைக்க அங்கிருந்து தப்பிய அனுமன் இலங்கை தலைநகரத்தியே தன் வாலில் இருந்த தீயால் எரித்து சாம்பலாக்கும்படி செய்து விட்டு திரும்புகிறார் இலங்கையில் இருந்து திரும்பியவுடன் ராமனை சந்தித்து கண்டேன் சீதையை என்ற என்கிற நற்செய்தியையும் ராவணன் சமாதானத்திற்கு உடன்படாததையும் தெரிவிக்கிறார் அனுமன் சொல்லின் செல்வன் எனவும் சொல்லின் செல்வன் எனவும் அழைக்கப்படுகிறார் பின்னர் போர் மூள்கிறது போரில் சஞ்சீவினி மலையையே தனது கரத்தால் ஆஹ் தூக்கி வந்து போரிலே ஆஹ் மயக்கமுற்றவர்கள் நினைவு திரும்பிட வழிவகுத்ததாகவும் இராமாயணம் சொல்கிறது அனுமன் ராமன் முதல் சந்திப்பு ராமனும் லக்வனும் சுக்ரீவனின் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கையில் அவர்கள் உண்மையில் யார் என கண்டுகொள்ள சுக்ரீவன் அனுமனை அனுப்புகிறான் அனுமன் அந்தனர் வேடத்தில் ராம லக்வனை அடைந்து அவர்கள் யாரென வினவுகிறான் ராமன் தாங்கள் யாரெனக் கூறத் தொடங்கியதுமே அனுமன் ராமன் காலில் விழுந்து தன்னை அனுமன் என அறிவிக்க ராமன் அனுமனை கட்டி தழுவிக் கொள்கிறார் அப்போது தொடங்கும் ராமன் அனுமன் நட்பு எப்போதும் என்றென்றும் நிலைத்து திகழ்கிறது ஆஹ் அனுமனின் இதயத்தை ராமன் எப்போதும் ஒளி வீச ஆஹ் திகழ்கிறார் அனுமனது உருமாறும் திறன் ராமாயணத்தில் பல இடங்களில் அனுமன் தனது உருவினை மாற்றிக் கொள்ளும் திறன்

ராவணனின் வணக்கம் அஞ்சலி வணக்கம் வணக்கம் திரிஷா அனுஷ்கா

ஆஹ் சரி அஞ்சலி அனுஷ்கா இன்னைக்கு எதைப்பத்தி பேசப்போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பேர் என்ன சுற்றுச்சூழல் எப்படி மாசுபடுது அப்படிங்கிறதை பத்திதான் பேசப்போறோம் ஆஹ் நான் வந்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க சரிங்களா ஆஹ் சரி இப்ப வந்து இது பேர் என்ன இப்ப முன்னாடி காலத்துலலாம் மரம்லாம் நிறைய வளர்த்தோம் எதுக்கு வளர்த்தோம்னா வந்து மழை வேணும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அந்த மரத்த எல்லாம் வெட்டி வெட்டி அந்த விறகுக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா வந்து எதுக்கும் மரம் வளர்க்க சொன்னாங்கன்னா மரம் வளர்த்தோம்ன்னா மழை அதிகமா வருமாம் அதனாலதான் மரம் வளர்க்க சொன்னாங்க அதோட வந்து நம்மளோட நிலத்தடி நீர்மட்டமும் அதிகமாகும் அதுக்காகத்தான் மரம் வளர்க்க சொன்னாங்க ஆனா அத யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல அது சரிதான அஞ்சலி ஆமா ஆமா திரிஷா அதான் உண்மை இப்ப வந்து சுற்றுச்சூழல பொறுத்தவரையிலும் மரம் வளர்ப்பது அஹ் சில பேர் சொல்லுவாங்க புள்ளையை வளர்த்த கண்ணீரு தென்னையை வளர்த்த இளநீருன்னு அதுக்கெல்லாம் கூட அது பலனாவும் இருக்கும் ஆஹ் ஏன்னா மரத்துல வந்து இருக்குற ஒரு ஒரு அந்த விறகுகள் வந்து கு சின்ன சின்னதா தானே உதிர் உதிர்ற விறகு எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனா சில பேர் அத வந்து ஆஹ் தேவை இல்லாததுக்கெல்லாம் வந்து வெட்டிடுறாங்க பெரிய பெரிய மரத்த எல்லாம் வெட்டிடுறாங்க இதே இடர்பாடா இருக்கிற மரத்த வெட்டலாம் அது தப்பு இல்ல ஆனா இவங்க வந்து

அத அவங்களால முடியாது ஏதாவது தானா வளர்ந்திருந்துச்சுன்னா அத போய் வெட்டுறதுக்குதான் எல்லாம் வருவாய்ங்க ஆஹ் அனுஷ்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க ஆஹ் இது போல கா காடுகள்ல இருக்கிற மரத்த எல்லாம் இது போல நகரம் கொண்டு வரதுக்காக எல்லாத்தையும் வெட்டீட்டு அந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டி அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் எங்க போகும்

ஆஹ் மரத்த வெட்டாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது மரத்த வெட்டுறோம் ஒரு இடத்துல வெட்டிடறோம் சரி அந்த இடத்துல வெட்டிட்டீங்கன்னா வேற இடத்துல மரத்த வெச்சு வளர்த்து அது கொஞ்சம் இயற்கைக்கு

ஆஹ் சரி தானே அனுஷ்கா நீங்க சொல்றது என்னமோ சரிதான் இந்த விலங்குகளோட பிறப்பிடமே வந்து நம்ம மனிதர்களால் அழிக்கப்படுது அஹ் இந்த தொழிற்சாலை எல்லாம் வந்து இந்த காட்டு ஓரத்துல வச்சாங்கன்னா பாதிப்பு இல்லைன்னு வைக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற விலங்குகள் வந்து எவ்வளவு இதுனால பாதிக்கப்படுது அதப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் திரிஷா